கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் symbolicsடியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் செய்ய முடிவது
சேஜ் இல் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ டிஃபைன் செய்வது
built இன் கான்ஸ்டன்ட்ஸ் மற்றும் பங்ஷன்ஸ் ஐ பயன்படுத்துதல் சேஜ் ஐ கொண்டு இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் செய்தல் மேட்ரிஸ் ஐ டிஃபைன் செய்தல்
சிம்பாலிக் பங்ஷன்ஸ் ஐ டிஃபைன் செய்தல் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன்ஸ் மற்றும் பங்ஷன்ஸ் ஐ சிம்ப்ளிஃபை மற்றும் சால்வ் பண்ணுதல்
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் சேஜ் நோட்புக் டுடோரியலை முடியுங்கள்
சேஜ் மற்ற விஷயங்களுக்கு கூடுதலாக சிம்பாலிக் மாத் ஐ செய்ய முடியும்
சேஜ் இல் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ டிஃபைன் செய்யலாம்
சேஜ் நோட்புக் திறந்திருக்க வேண்டும்
இல்லையானால் வீடியோ ஐ பாஸ் செய்து சேஜ் நோட்புக் ஐ துவக்குங்கள்
சேஜ் நோட்புக் இல் டைப் செய்க சைன் ய்
பின் shift enter ஐ சொடுக்குக
ய் டிஃபைன் ஆகவில்லை என நேம் எர்ரர் கிடைக்கிறது
நாம் ய் ஐ சிம்போல் என டிக்ளேர் செய்ய வேண்டும்
வர் பங்ஷன் ஐ கொண்டு அதை செய்வோம்
டைப் செய்க வர் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் ய்
டைப் செய்க சின் வித்தின் பிராக்கெட்ஸ் ய் சேஜ் சும்மா எக்ஸ்பிரஷன் ஐயே திருப்பும்
டைப் செய்க சைன் ய்
சேஜ் சின் ஒஃப் ய் ஐ சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் ஆக கொள்கிறது
சேஜ் ன் built இன் கான்ஸ்டன்ட்ஸ் மற்றும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ கொண்டு சிம்பாலிக் மாத் ஐ செய்யலாம்
சில உதாரணங்களை பார்க்கலாம்
டைப் செய்க வர் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் எக்ஸ் காமா அல்பா காமா ய் காமா பெட்டா பின் அடுத்த லைன் இல் டைப் செய்க எக்ஸ் சரத் 2 பை அல்பா சரத் 2 பிளஸ் ய் சரத் 2 பை பெட்டா சரத் 2 அதாவது எக்ஸ் ஸ்க்வேர்ட் பை அல்பா ஸ்க்வேர்ட் பிளஸ் ய் ஸ்க்வேர்ட் பை பெட்டா ஸ்க்வேர்ட்
நான்கு வேரியபிள் களை டிஃபைன் செய்துவிட்டோம்
எக்ஸ் ய் அல்பா மற்றும் பெட்டா மற்றும் அவற்றை பயன்படுத்தி ஒரு சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் ஐயும் டிஃபைன் செய்தோம்
இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் தேட்ட இல்
டைப் செய்க வர் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் தேட்ட பின் சைன் வித்தின் பிராக்கெட்ஸ் தேட்ட மல்டிப்ளைட் பை சைன் வித்தின் பிராக்கெட்ஸ் தேட்ட பிளஸ் கோஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் தேட்ட மல்டிப்ளைட் பை கோஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் தேட்ட இப்போது சேஜ் இல் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ டிஃபைன் செய்ய அறிவீர்கள்
ஒரு பயிற்சி
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
சேஜ் இல் பின் வரும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ டிஃபைன் செய்க
எக்ஸ் ஸ்க்வேர்ட் பிளஸ் ய் ஸ்க்வேர்ட் மற்றும் அடுத்து ய் ஸ்க்வேர்ட் மைனஸ் 4 ஏஎக்ஸ் சொல்யூஷன்
ஸ்க்ரீன் இல் உள்ளது அதாவது வர் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் xய் பின் எக்ஸ் ஸ்க்வேர்ட் பிளஸ் ய் ஸ்க்வேர்ட் தட் இஸ் எக்ஸ் சரத் 2 பிளஸ் ய் சரத் 2
பின் அடுத்து வர் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் axய் பின் ய் சரத் 2 மைனஸ் 4 இன்டோ ஆ இன்டோ எக்ஸ் சேஜ்
பி எ இன்ஃபினிட்டி போன்ற
மேத்தமேட்டிக்ஸ் இல் அடிக்கடி வரும்
built இன் கான்ஸ்டன்ட்ஸ் ஐயும் தருகிறது
பங்ஷன் ந்
இந்த constantகளின் நியூமெரிக்கல் வால்யூ களை தருகிறது
டைப் செய்க ந் வித்தின் பிராக்கெட்ஸ் பி பின் ந் வித்தின் பிராக்கெட்ஸ் எ பின் ந் வித்தின் பிராக்கெட்ஸ் ஓ
நீங்கள் பங்ஷன் ந் டாக்குமென்டேஷன் ஐ பார்த்தால் ந் tab ஐ செய்வதால் அது ஏற்கும் எல்லா ஆர்குமென்ட்ஸ் ஐயும் மற்றும் அது திருப்புவனவற்றையும் பார்க்கலாம்ltnowikigt டைப் செய்க ந் மற்றும் tab ஐ தட்டுக
இந்த ஸ்கிரிப்ட் தொடரில் அறிமுகமாகும் எல்லா பங்ஷன் களின் டாக்குமென்டேஷன் ஐயும் காண்பது மிக நல்லது
மேலும் கான்ஸ்டன்ட் களில் நமக்கு தேவையான அளவு நம்பர் ஒஃப் டிஜிட்ஸ் ஐ நாம் நிர்ணயிக்கலாம்
இதற்கு பாஸ் செய்ய வேண்டிய ஆர்குமென்ட் டிஜிட்ஸ்
டைப் செய்க ந் வித்தின் பிராக்கெட்ஸ் பி காமா ஸ்பேஸ் டிஜிட்ஸ் இஸ் எக்குவல் டோ 10
கான்ஸ்டன்ட்ஸ் தவிர சேஜ் இன்னும் நிறைய built இன் பங்ஷன்ஸ் ஐ கொண்டிருக்கிறது
சின் கோஸ் லாக் பாக்டோரியல் கம்மா எக்ஸ்ப் ஆர்க்டன் அதாவது ஆர்க்டான்ஜென்ட் போன்ற பல
சிலதை சேஜ் நோட்புக் இல் முயற்சிக்கலாம்
டைப் செய்க சைன் வித்தின் பிராக்கெட்ஸ் பி பை 2 பின் ஆர்க்டன் ஓ பின் லாக் வித்தின் பிராக்கெட்ஸ்
ஆர்த்தான் என டைப் செய்தால் எர்ரர் வருகிறது
நாம் டைப் செய்ய வேண்டியது ஆர்க்டன் பின் டைப் செய்க லாக் எ காமா எ வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
பின் வரும் கான்ஸ்டன்ட் களின் மதிப்பை 6 டிஜிட்ஸ் பிரிசிஷன் இல் கண்டுபிடிக்கவும்
முதலில் ஆப்ஷன் பி ஸ்க்வேர் பின் யூலர் அண்டர்ஸ்கோர் கம்மா ஸ்க்வேர் பின் வருவனவற்றின் மதிப்பை கண்டுபிடிக்கவும்
சின் ஒஃப் பி டிவைடட் பை 4 அடுத்தது
லான் ஒஃப் 23
தீர்வுகள் ஸ்கிரீனில் உள்ளன
அதாவது ந் இன்டோ வித்தின் பிராக்கெட்ஸ் பி ஸ்க்வேர்ட் காமா டிஜிட்ஸ் எக்குவல் டோ 6 அடுத்தது ந் இன்டோ வித்தின் பிராக்கெட்ஸ் சின் பி பை 4 மற்றும் பின் மூன்றாவது ந் இன்டோ வித்தின் பிராக்கெட்ஸ் லாக் 23 காமா எ எக்ஸ் ய் போன்ற வேரியபிள் களை டிஃபைன் செய்தோம்
பின்வரும் வழியில் ஒரு ஆர்பிட்ரரி பங்ஷன் ஐ விரும்பிய பெயருடன் டிஃபைன் செய்யலாம்
டைப் செய்க வர் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் எக்ஸ் மற்றும் பின் அடுத்த லைன் பங்ஷன் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் ப் காமா எக்ஸ் இங்கே ப் என்பது பங்ஷன் இன் பெயர் எக்ஸ் என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்
இப்போது ப் ஒஃப் எக்ஸ் ஐ டிஃபைன் செய்யலாம்
அதாவது ப் ஒஃப் எக்ஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் எக்ஸ் இஸ் எக்குவல் டோ எக்ஸ் பை 2 பிளஸ் சின் எக்ஸ்
வால்யூ xpi க்கு இந்த பங்ஷன் ப் ஐ எவல்யூயேட் செய்யpi பை 2 ஐ திருப்புகிறது
டைப் செய்க ப் வித்தின் பிராக்கெட்ஸ் பி நமக்கு கிடைக்கும் ஆன்ஸ்வெர் 1 பை 2 இன்டோ பி
தொடர்ச்சியாக இல்லாமல்
பீஸ்வைஸ் டிஃபைன் ஆகிய பங்ஷன் களையும் டிஃபைன் செய்யலாம்
நாம் ஒரு பங்ஷன் ஐ டிஃபைன் செய்யலாம்
அது ஒரு பரபோலா
பெட்வீன் 0 டோ 1 மற்றும் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரோம் 1 டோ 2
பீஸ்வைஸ் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
அது ஒரு லிஸ்ட் ஒஃப் பேர்ஸ் இலிருந்து ஒரு பீஸ்வைஸ் பங்ஷன் ஐ திருப்புகிறது
பின் வருவதை டைப் செய்க வர் வித்தின் பிராக்கெட்ஸ் இன் சிங்கில் கோட்ஸ் எக்ஸ் பின் ஹ் ஒஃப் எக்ஸ் இஸ் எக்குவல் டோ எக்ஸ் சரத் 2 பின் ஜி ஒஃப் எக்ஸ் இஸ் எக்குவல் டோ 1 அடுத்த லைன் டைப் செய்க fpicewise01h12gx ப் இஸ் எக்குவல் டோ பீஸ்வைஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் 0 காமா 1 பின் காமா ஹ் பின் அனோத்தர் பிராக்கெட் ஹ் அடுத்து ஸ்க்வேர் பிராக்கெட் இட் இஸ் 12 ஜி ஒஃப் எக்ஸ் காமா எக்ஸ் பின் டைப் செய்க ப் கன்வர்ஜென்ட் சீரீஸ் மற்றும் ஒத்தேர் சீரீஸ் பங்ஷன் களையும் டிஃபைன் செய்யலாம்
நாம் முதலில் முன்னே சொன்னபடி ஒரு பங்ஷன் ப் ஐ டிஃபைன் செய்வோம்
டைப் செய்க வர் வித்தின் பிராக்கெட்ஸ் ந் இன் சிங்கில் கோட்ஸ் பின் டைப் செய்க பங்ஷன் வித்தின் பிராக்கெட்ஸ் fந் ஒரு ரங்கே ஒஃப் டிஸ்க்ரீட் வால்யூஸ் ஒஃப் ந் க்கு பங்ஷன் ஐ சும் செய்ய சேஜ் பங்ஷன் சும் ஐ பயன்படுத்தலாம்
ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ் f1 பை ந் ரெய்ஸ்ட் டோ 2 க்கு நாம் typeசெய்வது
varந் functionப் ந் ப் 1n2 sumப் ந் 1 ஓ நாம் இப்போது இன்னொரு சீரீஸ் ஐ முயற்சிக்கலாம்

ப் 12ந் 1 அடுத்த வரியில் எழுதுக sumப் ந் 1 ஓ இந்த சீரீஸ் பி பை 4 க்கு கன்வெர்ஜ் ஆகிறது
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
பீஸ்வைஸ் பங்ஷன் ஐ டிஃபைன் செய்க
ப் ஒஃப் எக்ஸ் இஸ் எக்குவல் டோ 3எக்ஸ் பிளஸ் 2 வென் எக்ஸ் இஸ் இன் தே குளோஸ்ட் இன்டர்வல் 0 டோ 4
ப் ஒஃப் எக்ஸ் இஸ் எக்குவல் டோ 4எக்ஸ் ஸ்க்வேர்ட் பெட்வீன் 4 டோ 6
சும் ஒஃப் 1 பை வித்தின் பிராக்கெட்ஸ் ந் ஸ்க்வேர்ட் 1 வேர் ந் ரேஞ்சஸ் ப்ரோம் 1 டோ இன்ஃபினிட்டி
சொல்யூஷன் ஸ்க்ரீன் இல் உள்ளது
varஎக்ஸ் ஹ் 3 இன்டோ எக்ஸ் பிளஸ் 2 ஜி இஸ் எக்குவல் டோ 4 இன்டோ எக்ஸ் ஸ்க்வேர்ட் ப் பீஸ்வைஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் மீண்டும் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் மற்றும் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் மீண்டும் வித்தின் குளோசிங் பிராக்கெட்ஸ் 04h46gx டைப் செய்க ப் அடுத்த ஸ்டெப் டைப் செய்க varந் ப் 1 sumப் ந் 1 ஓ மேலே போய் சேஜ் இல் சிம்பிள் கால்குலஸ் ஆப்பரேஷன்ஸ் செய்வதெப்படி என காணலாம்
உதாரணமாக ஒரு எக்ஸ்பிரஷன் ஐ முதலில் முயற்சிக்கலாம்
எனவே டைப் செய்க டிஃப் பின் bracketகளினுள் எக்ஸ் ஸ்டார் ஸ்டார் 2 பிளஸ் சின் ஒஃப் எக்ஸ் கோமா எக்ஸ் டிஃப் பங்ஷன் ஆனது எக்ஸ்பிரஷன் அல்லது ஒரு பங்ஷன் ஐ டிஃபரன்ஷியேட் செய்கிறது
அதன் முதல் ஆர்குமென்ட் என்பது ஒரு எக்ஸ்பிரஷன் அல்லது பங்ஷன் மற்றும் இரண்டாவது ஆர்குமென்ட் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்
நாம் எக்ஸ்பிரஷன் ஐ ஏற்கெனவே பார்த்துவிட்டோம் இப்போது ஒரு பங்ஷன் ஐ பார்க்கலாம்
ப் expஎக்ஸ்2 ஆர்க்சின் difffஎக்ஸ் ஒரு ஹைகர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஐ பெற நாம் கூடுதலாக ஒரு மூன்றாவது ஆர்குமென்ட் ஐ ஆர்டர் க்கு சேர்க்க வேண்டும்
டைப் செய்க difffஎக்ஸ்3 இங்கே அது 3
டிஃபரன்ஷியேஷன் ஒஃப் எக்ஸ்பிரஷன் போலவே நீங்கள் அவற்றை இன்டகிரேட் செய்யவும் செய்யலாம்
எக்ஸ் varஎக்ஸ் ஸ் integral11 2x பின் டைப் செய்க ஸ் பல முறை நாம் ஒரு எக்ஸ்பிரஷன் இன் பேக்டர்ஸ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும்
நாம் அதற்கு பாக்டர் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
ய் எக்ஸ்100 எக்ஸ்70கோஸ்2 cos2டான்2 அடுத்த வரியில் ப் பாக்டர் பங்ஷன் சிம்ப்ளிஃபை ஐ கொண்டு நாம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிரஷன் களை சிம்ப்ளிஃபை செய்யவும் செய்யலாம்
fsimplify full இது எக்ஸ்பிரஷன் ஐ முழுதும் எளியதாக்குகிறது

நாம் அந்த ஆல்ஜிபிரேக் பார்ட் அல்லது டிரிகோனோமெட்ரிக் பார்ட் ஐ மட்டுமே கூட எளியதாக்கலாம்
fsimplify exp fsimplify trig நாம் find root பங்ஷன் ஐ கொண்டு ஒரு எக்வேஷன் ன் ரூட்ஸ் ஐ காணலாம்
பி varபி அடுத்த வரியில் find rootகோஸ் sin0பி2 நாம் இந்த சொல்யூஷன் ஐ எக்வேஷன் க்குள் மாற்றி சரியா என்று பார்க்கலாம்
varபி ப் cos சின் ரூட் find rootப் 00பி2 fsubstitutephiரூட் நாம் காணும்படி நாம் மதிப்பை மாற்றிய போது விடை அல்மோஸ்ட் 0
ஆகவே நமக்கு கிடைத்த சொல்யூஷன் சரியே
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
பின் வருவனவற்றை டிஃபரன்ஷியேட் செய்க
சின் பிளஸ் லாக் degree2 2
எக்ஸ் ரெய்ஸ்ட் டோ 5 இன்டோ லாக் எக்ஸ் ரெய்ஸ்ட் டோ 7 degree4 கொடுத்த எக்ஸ்பிரஷன் ஐ இன்டகிரேட் செய்க
எக்ஸ் ஸ்டார் சின் இன்டோ எக்ஸ் ஸ்க்வேர் பைண்ட் எக்ஸ் cos log0 அந்த எக்வேஷன் க்கு ரூட் 12 க்கு நடுவில் உள்ளதா
சொல்யூஷன் ஸ்க்ரீன் இல் உள்ளது

Adet பின் Ainverse நாம் காணும்படி டிட்டர்மினன்ட் ஐயும் மற்றும் இன்வெர்ஸ் ஒஃப் தே மேட்ரிக்ஸ் ஐயும் முறையே பெற்றோம்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
பின் வருவனவற்றின் டிட்டர்மினன்ட் மற்றும் இன்வெர்ஸ் ஐ காண்க
ஆ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ்
மற்றும் மீண்டும் பிராக்கெட்ஸ் எக்ஸ்01 பின் மீண்டும்square பிராக்கெட்ஸ் ய்10 மீண்டும் ஸ்க்வேர் பிராக்கெட் z0ய் சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது
varxyஸ் ஆ matrixx01y10z0ய்பின் மூன்றாவது லைன் இல் நீங்கள் டைப் செய்யலாம் ஆ டாட் டெட் பங்ஷன் மற்றும் அடுத்த லைன் நீங்கள் டைப் செய்யலாம் ஆ டாட் இன்வெர்ஸ் பங்ஷன் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
கற்றவை டிஃபைன் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் மற்றும் பங்ஷன்ஸ் யூசிங் தே மெத்தோட் வர்
பின் pieஓ போன்ற built இன் கான்ஸ்டன்ட்ஸ் மற்றும் sumsincoslogஎக்ஸ்ப் போன்ற பங்ஷன்ஸ் மற்றும் பலவற்றை பயன்படுத்துவது
பின் Tab ஐ பயன்படுத்தி ஒரு பங்ஷன் இன் டாக்குமென்டேஷன் ஐ காணுதல் சிம்பிள் கால்குலஸ் ஐ பங்ஷன்ஸ் ஐ பயன்படுத்தி செய்தல் diff ஒரு டிஃபரன்ஷியல் ஒஃப் ஆ functionக்கு integral ஒரு எக்ஸ்பிரஷன் ஐ இன்டகிரேட் செய்ய சிம்ப்ளிஃபை காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிரஷன் ஐ சிம்ப்ளிஃபை செய்ய
சப்ஸ்டிட்யூட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி எக்ஸ்பிரஷன்ஸ் இல் வால்யூஸ் சப்ஸ்டிட்யூட் செய்ய
சிம்பாலிக் மேட்ரிஸ் உருவாக்கி அவற்றின் மீது ஆப்பரேஷன்ஸ் செய்ய det determinant ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ் ஐ காண inverse இன்வெர்ஸ் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ் ஐ காண
தீர்வு காண சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
ஒரு பெயரான ய் ஐ ஒரு சிம்போல் ஆக எப்படி டிஃபைன் செய்யலாம்
சேஜ் மூலம் பி இன் மதிப்பை 5 டிஜிட்ஸ் துல்லியத்துக்கு காணல் எவ்வாறு
ப் sinஎக்ஸ்2expஎக்ஸ்3இன் திர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் பங்ஷன் என்ன
விடைகள் 1
பங்ஷன் வர் ஐ பயன்படுத்தி ஒரு சிம்போல் ஐ டிஃபைன் செய்யலாம்
இங்கே அது varய் 2
பி இன் மதிப்பு 5 டிஜிட்ஸ் துல்லியத்தில் nபி5 3
திர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் பங்ஷன் ஐ ஆர்டர் ஐ கூறும் திர்ட் ஆர்குமென்ட் ஐ சேர்ப்பதன் மூலம் காணலாம்
அதன் சின்டாக்ஸ் difffஎக்ஸ்3 இந்த டியூட்டோரியல் ஐ ரசித்து இருப்பீர்கள் மற்றும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்